ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நைட் ஆயிட்டு அதனால பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்காங்க.

இ ஒரு ஏ இயேசுவே சிலுவையில் அறஞ்சு வச்சிருக்காங்க. அ அது ஃபுல்லா பிரவுன் கலர்ல மரத்தால் செஞ்ச மாதிரி இருக்கு.

அ ஒரு பெரிய அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் நிக்கி அந்த காம்பவுண்டு சுத்தி வேலி வெச்சி கட்டிருக்காங்க.

தண்ணீரு கொலம் நறைய தண்ணீ இருக்குது அந்த தண்ணீர் அளக்குறதுக்கான கள்ளு இருக்குது.

அஅ திரசீல ஐவரி கலர் திரசீல கொண்டு மூடி இருக்காங்க.

இது ஒரு சர்ச் மாதிரி இருக்குது ரென்டு கதவு இருக்கு ஒரு கதவுல நிறைய பெம்பளைங்க நிக்கிராங்க.

கிழ மணல் தரைகள் உள்ளது மூணு சின்னமரணிக்கி கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரோ நீக்கி.

ஒரு ஆள் உக்காந்து போட்டோ எடுக்குறதுக்காக போஸ் குடுத்துட்டிருக்காங்க அவரு கோட் சூட் போட்டிருக்காங்க சட்டை போட்டிருக்காங்க செருப்பு ஷூ சாக்ஸ் போட்டிருக்காங்க.

எ ரெண்டு போட்டு நிக்குது. ம் ரெண்டு போட் நிக்கி மணல் நெறய கிடக்கு.

செவுப்பு கலர்லா நீலமா மேஜைக்கு மேல இருக்கு.

ஆ பெரிய ட்ரம் ஒன்னு பின்னாடி செவப்பு கலர்ல இருக்கு மொத்தம் ரெண்டு டேங்க் இருக்கு பின்னாடி ஒன்னு இருக்கு முன்னாடி ஒன்னு இருக்கு.

அ எல்லோ கலர்ல் ல்ல ஒன்னு எ ஒரு வண்டி நிக்கிது அதுக்கு பின்னாடி எல்லோ கலர் ஒரு பில்டிங் இருக்கு.

பாறை அங்கங்க சின்ன சின்ன துண்டு பாறைகளாக இருக்கு. மரத்துல ஏதோ ஒரு பஞ்சு போல ஏதோ ஒன்னு இருக்குது.

ஆ நாலு ஆம்பளே பொம்மைக்கீ பேண்ட் சட்டை போட்டு ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க.

இந்த கடைக்கு பேரு பேசிக்ஸ் . பாசிக்ஸ் லைஃப்ன்னு எழுதிருக்காங்க.

அ மூணு பசங்க வந்து ஆர்மி மேன் வேஷம் போடிற்காங்க அதுல ஒரு பையன் மாட்டு தொப்பி வெச்சிருக்க மீதி ரெண்டு பைனும் கைல தொப்பி வெச்சிற்காங்க.

அங்க கலர் கலர் பூக்கள் இருக்கும் மஞ்ச கலர் ரோஸ் கலர் வெள்ளை கலர் நிறைய கலர் பூக்கள் இருக்கு ரோஜாப்பூ கீழ தொட்டில அழகா அடுக்கி வச்சிருக்காங்க.

அண்ணனும் தம்பியும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க.

இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு கிரீன் கலர் ஆட்டோ பிளாக் கலர் ஆட்டோனு நறைய வகையான ஆட்டோ இருக்கு வேற கார் நிக்குது பைக் நிக்குது.